அது எல்லாத்தையும் மறந்துட்டு தான் அவங்க எல்லாம் அந்த time ல service பண்ணாங்க

மறந்து அந்த hospital லயே கதின்னு அங்கேயே இருந்தாங்க அங்க அது மட்டும் முக்கியம் இல்லை அந்த கொரோனா dress போடுவாங்க இல்லை

எத்தனை layer தெரியுமா மூச்சுக்கூட அவங்களால விட முடியாது ஆமாம் ஆமாம் அது வேணா ரொம்ப இதுதான்

அது மாதிரி அவங்க போட்டுட்டு அவங்க அந்த அளவுக்கு அந்த medical life அ வாழ்ந்திருக்காங்கன்னும் போது அந்த இடத்துல நம்ம பிள்ளைங்களும் doctor ன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்ல ஆமா கிடைச்சிருச்சுன்றப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது ஒரு புள்ளைக்கு கிடைச்சதுன்றப்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு புள்ளைக்கும் கிடைச்சிட்டு உள்ள போயிருச்சுன்னா ரொம்ப happy ஆயிடுவேன் நானு அதெல்லாம் அதெல்லாம் தெய்வம் நமக்கு கூட இருக்கும் அதெல்லாம் அவளுக்கு அதுதான் ஆசை அந்த பிள்ளைக்கு அந்த ஆசை இருக்குன்னும் போது medical ஒரு பிள்ளை ஒரு ஒரு சில பிள்ளைங்களுக்கு உள் மனசுல ஆசை இருக்கும்ல இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கும்போது

எப்போதும் அது ஒரு white coat போட்டுக்கிட்டு அந்த கழுத்துல stethoscope போட்டுக்கிட்டு நடந்து போற மாதிரி ஒரு கற்பனை எனக்கு என் பையன்கிட்ட கூட அந்த கற்பனை வந்தது இல்லை

வீட்டுக்கு அடைச்சு கூட அந்த கற்பனை எனக்கு அவன்கிட்ட வந்தது கிடையாது ஆனா இதுகிட்டதான் அப்போத்தில இருந்து கற்பனை வரும் எனக்கு

வந்து GH ல வந்து இப்ப பையன் daily உம் hospital க்கு

அஹ் இப்ப வந்து இது delivery ரெண்டும் பாத்தது normal delivery யும் ப காட்டினங்களாம் cesarean உம் காட்டினங்களாம்

குழந்தையை அப்படியே கையில எடுத்தது வரைக்கும் பாத்தோம் அப்படின்னா நமக்கு கேக்கறப்பவே உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குது

எதுவுமே இல்லை உடம்புக்கு ஒரு தடவை பயம் சிலிப்பு அந்த குழந்தையை தூக்குனப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சும்மா அப்படின்னான்

எனக்கு கேட்கறப்ப நமக்கு நம்ம first time நம்ம delivery அனுபவம் நமக்கு எப்படி இருந்துச்சு

அது வரைக்கும் ஞாபகத்துக்கு போயிட்டு வந்துச்சு இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அது ஒரு பாடம் இல்லை அப்ப வந்து ஒரு தாயோட அருமையும் தோணும் அந்த பிள்ளைங்களுக்கு

ஆமா அதுவும் அந்த வயி வயிறுல அழகா ஒரு ஒரு layer உம் cut பண்ணுவாங்கல்ல அது normal delivery cesarean க்கு

இரத்தம் அப்படியே பீச்சி அடிக்குமாம் சொல்றப்பயே நமக்கு அப்படியே உடம் உடம்பெல்லாம் சிலிர்க்குது அப்படியே அது அந்த பிள்ளை அதை சகிக்காமல் பார்த்து இருக்கு தெரியுமா அந்த சகிக்காமல் பார்க்கிற பிள்ளைங்க மட்டும் தான் doctor ஆக முடியும் ரெண்டு பேருக்குமே சகிப்புத்தன்மை ஜாஸ்திக்கா எதுவா இருந்தாலும் எனக்கு எல்லாம் தான் ஒரு மாதிரி பண்ணும் ரெண்டு பேரும் எல்லாத்தையும் casual ஆ நின்னுதான் பார்க்கிறாங்க அந்த doctor படிப்புக்கு அதுதான் main ஏ நந்தினி அது ரொம்ப முக்கியமானது அந்த doctor படிப்பை அந்த medical படிப்பை படிக்கும் போது அந்த medical அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஆஹ் operation ஐயும் ஒவ்வொரு இதையும் பார்க்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு தன்னோட மாற்றம் இல்லாம நிக்குதுங்க பாரு அதுங்களா நிக்குதுங்க பாரு hospital இருந்துட்டு வர்றதுலையே அவங்களுக்கு இதுவாயிடுவாங்கப்பா

அவங்க வந்து அதை correct ஆ பண்ணி அவங்களால அந்த operation பண்ண முடிஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு vomiting system மும் வராம எந்த மயக்கமும் வராம அதெல்லாம் அந்த medical அவங்க அது வந்து அவங்க படிக்கும் போதே அந்த training லயே அது வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு patient டயும் போயிட்டு அவங்களோட எல்லா list கேட்கணும்மா சிலர் ஒழுங்கா பதில் சொல்லுவாங்களாம் சிலர் வந்து நேத்துதானே சொன்னேன் போ சொல்ல முடியாதுன்னு மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்கலாம்

அஹ் அது அவங்க கிட்ட ரொம்ப kind ஆ பேசி

அந்த இடத்துல எல்லாம் போனா வெறும் ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த கு குடும்பத்தையே run பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம்

இந்த பணம்தான்னாம் ஆனால் பையன் குடிக்கிறாராம் பேரப்புள்ளைங்க படிக்கறாங்களாம் இந்த மருமக வந்து இந்த காசை வச்சுட்டு குடும்பம் நடத்தறாங்களாம் இதெல்லாம் நமக்கு இந்த வீட்டுல இருக்கற வரைக்கும் எதுவுமே தெரியாது இவன் போய் போயிட்டு வரதுனால இந்த மாரி நடக்குதுன்றதே தெரியுது

அதெல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம் ஆனா அவங்களும் வந்து அவ்வளவு பதில் எல்லாம் சொல்ல மாட்டாங்களாம் ரொம்ப இது பண்ணுவாங்களாம்

வேலை இருக்கு அப்புறம் வாங்கன்னுவாங்கலாம் அவங்ககிட்டலாம் பொறுமையா பேசி உங்க இதுக்கு அப்புறம் வந்து அவங்க தொழில் பண்றது வேற முதல்ல இவங்ககிட்டலாம் பொறுமையா ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து பேசுறாங்கல்ல அதுவே பெரிய பேசும்போதுதான் அந்த medical ல வந்து அவங்க doctor ஆகி உட்காரும்போது அந்த

அந்த patient கிட்ட அவங்க பொறுமையா கேட்டு அந்த treatment அ எழுதுறதுக்கு ஏன்னா கொஞ்சம் medicine மாத்தி எழுதிட்டா கூட ஒரு உயிருக்கு ஆபத்து அதை வந்து அந்த doctor correct ஆ அவங்க வச்சு வச்சு எழுதுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ஒரு இதா இருக்கும்ல

medical life லாம் ரொம்ப கஷ்டமான life தான் அத அவுங்கெல்லாம் தான் தூக்கம் கீக்கம் எதுவுமே இருக்காது

ஆனா அத correct ஆ அதை ப படிச்சு correct ஆ success பண்ணவங்க நிஜமா கடவுளுக்கு சமம்தான் ஆமா கடவுளுக்கு சமம் அவங்க untime ல கூட அவங்களுக்கு phone வரும் operation theatre க்கு வாங்க ஒரு emergency case வந்திருக்கு அந்த doctor அந்த

ஏன்னா பாதி பேர் இப்ப வந்து வருமானம்ன்ற base லதானே படிக்கிறாங்க

அஹ் medical படிப்புக்கு அந்த பிள்ளை எடுத்திருக்குன்னும்போது எடுக்க NEET க்கு ready ஆகுதுனாலே அது success ஆனதாவே நம்ம நினைச்சிட வேண்டியதுதான் ஆனா ஒரு பயம் இருக்கத்தானே செய்யுது பயம் எல்லாருக்குமே இருக்கும் தான் பயம் யாருக்கு இல்லாம இருக்கும் சொல்லும் சொல்லு

பயம் வாழ்க்கையில எல்லாருக் எல்லாருக்குமே எப்பேர்பட்ட பணக்காரங்களா இருந்தாலும் அந்த பயம் இருக்கும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது அந்த பயம் இருக்க இருக்கதான் நம்ம வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி வரும் அப்ப அந்த பயம் வந்து தானா அதை மாத்தும்

நம்ம medical அஹ் NEETexam எழுத போறோம் medical க்கு போகணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லை

நம்ம வந்து படிக்கணும் அப்பதான் NEETready பண்ணி அந்த medical college போய் அந்த doctor ஆக்க முடியும் doctor ஆனாதான் நம்மளால சரி வரும் படிச்சாதான் வரும் ஏன்னா medical இதுல எல்லாம் வந்து ஒரு tablet கூட அவங்க அவங்களோட மருந்தைக் கூட ஞாபகம் வச்சிருக்கணும் இந்த fever க்கு இந்த மருந்துதான் தரணும்னு அவங்க நியாபகம் வச்சுக்கணும்ல்ல அந்த அளவுக்கு படிக்கணும் ஆமா பயம் வரட்டும் பயம் வர்றது நல்லதுதான் அந்த பயம் வர வரதான் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு தெளிவு க correct ஆ கிடைக்கும் பயம் வர்றது ரொம்பவே நல்லது நந்தினி எவ்வளவு பேரு பயப்படுறாங்களோ அவ்வளோ கவலை அவங்களுக்கு ஒரு அந்த பயம் அதிகமான உடனே ஒரு mind அவங்களோட மனசு யோசிக்க சொல்லும் நம்ம என்ன பண்ண போறோம் பயமா இருக்கே

அடுத்த கட்டம் என்னன்னு யோசிமா இதைவிட best ஆன உனக்கு எதுவுமே கிடைக்காது

இதுல சாதிக்கிற மாதிரி இதுல சேவை செய்யற மாதிரி வேற எங்கேயுமே போய் நீ சேவை செய்ய முடியாது அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமாதான் அந்த தெளிவு வந்துச்சு ஆமா இப்ப பத்து patient அ அந்த ஒரு doctor பாக்குறாங்க பத்து ஒரு நோயாளியை பாக்குறாங்கன்னா அதுல எட்டு நோயாளியோட மனசும் அவங்களுக்கு புரியும் அந்த அந்த ரொம்ப வறுமையில இருக்கிற அந்த ரெண்டு நோயாளியோட மனசும் புரியும் இப்ப பத்து பேரும் சாதாரணமா பணத்தை கொண்டு வந்து குடுத்து பாத்துட்டு போறவங்களும் இருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் அந்த இது பண்ணாம அந்த government hospital ல எல்லாம் போய் பார்த்தேன்னா அந்த doctor அப்படியே line ஆ உட்கார்ந்து அந்த patient அ முகம் சுளிக்காம சிரிக்க வச்சு அவங்க பாக்குறதை பார்க்கும் போது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாரி பேசுவாங்க எல்லாத்தையுமே பொறுமையா கேக்கணும் அதுமாதிரி நம்ம அந்த doctors ங்க நம்ம அந்த காலத்துல இருந்து அந்த கா சின்ன வயசுல இருந்து நம்மளோட

அஹ் அப்ப நான் கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து இருக்குன்னா அப்ப எப்பயில இருந்து அந்த அவங்க detail எல்லாம் கேக்கும் போது நம்ம அந்தரங்க எல்லாரோட வாழ்க்கையும் அவங்க கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த மருந்தை எழுதுறாங்க பாரு இப்ப சமீபத்துல நான் போயிருந்தப்ப அப்படிதான் அவ்வளவு அழகா என்னை உட்கார வச்சு உனக்கு எப்பம்மா இருந்தது இப்படி இருந்துச்சா இந்த time ல நீ எப்படி இருந்த என்ன வலி இருந்தது எவ்வளவு வருஷமா இருந்தது இந்த வலி இல்லை எத்தன மாசமா இருந்துச்சு இந்த வலி வந்தா உனக்கு எத்தன நாள் இருக்கும் எப்படி இருக்கும் அதெல்லாம் சில time ல எல்லாம் தாயா மாறிடுறாங்கல்ல ஆமா அது அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம அழகா பொறுமையா இல்லை madam எனக்கு இப்படி எல்லாம் வலிச்சது இப்படி இருந்துச்சு இந்த நாளு இப்படி இத்தனை நாள் இப்படி இருப்போம் அவங்க சொல்லி புரிய வச்சு அந்த doctor கிட்ட அவங்க இது பண்ணிட்டு வரும்போது அவங்க அவ்வளவு அன்பா இந்த மருந்தை எழுதி தர்றமா இதை ரெண்டு நாள் சாப்பிடுங்க சரியாகலன்னா அப்புறம் வாங்க அப்படின்னு அந்த இது பண்றாங்கல்ல அதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி போறப்பையும் வந்து அவங்கள்ட்ட அதே kind டோடதான் பேசணும் அமைதியா அன்பா அதெல்லாம் வந்து அந்த பிள்ளைங்களோட medical college லயே அது எல்லாமே அந்த பிள்ளைங்களுக்கு வந்துடுது இல்லை நீங்க அப்படி

போறாங்கல்ல அந்த body அ cut பண்றது

அந்த அளவுக்கு எல்லாம் சகிப்புத்தன்மையா பாக்க முடியாது எனக்கு யாரவது கேட்கறப்பவே முடியாதுக்கா அவன் வந்து ப செஞ்சுட்டு வந்து சொல்றான்ல அதை கேக்குற சில time ல என்னமோ பண்ணும் அவன் ஆனா எல்லாத்தையுமே ஒரு இதுவா சொல்லிட்டு போயிடுவோம் அப்ப வந்து அந்த பிள்ளைக்கு நீ நீ அதை கொஞ்சம் உன்ன சமாளிச்சுக்கிட்டு அதை காது கொடுத்து கேளு நந்தினி கேப்பங்கா அதெல்லாம் உட்காந்து ஆனா கேப்பேன் என்னோட face reaction அ பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னுவான் அது நமக்கு automatic ஆ மாறிடும்

automatic ஆ மாறிடும் சரி நந்தினி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணட்டா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

அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புனித யாத்திரை செல்வதை தொடர்ந்தனர் ஒருமுறை குருநானக் தேவ்ஜி தேவ் சீக்கியரான பாய் ஜோதா